சைடுல நெறிய மரம் நிக்கி தூரமா ரெண்டு ஹிட்டச்சியோட கை தெரியுது.

இந்த கோலத்தில நெறைய தாமர எல பச்ச பச்சேனு இருக்கு.

இந்த கொலத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் நிக்கு.

கீழ நிறைய குப்பைகலெல்லா நறைய கிடக்கு.

இங்க நாலு தூண் இருக்கு சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

ஒரு கீழ் ரோடு இருக்கு.

ஒரு தண்ணி கேன் இருக்கு நறைய பொருட்கள் ரேக்ல அடுக்கி வச்சிருக்காங்க.

இங்க பக்கத்துல ஓரு குருசடி இருக்கு மேல குருசாடிக்கு மேல ஒரு சிலுவ இருக்கு.

இதுல தொட்டில நிறைய செடி வெச்சிருக்கு பலூன் மஞ்ச கலர் பலூன் இருக்கு.

ப்பு ரெண்டாவது ரோ ல ஒரு ஆண்டி உக்காந்திருக்காங்க அவுங்க சைடுல ரெண்டு பேர் இருக்குறாங்க.

ஒருத்தர் உள்லுந்து வாராரு இந்த கோயிலுக்கு முன்னாடி நெறைய பூக்கள் வச்சி அலங்காரம் பண்ணிருக்காங்க.

அங்க ஒரு கம்ப்யூட்டரும் பில் போடுற அந்த மிஷினும் தெரிது பக்கத்துல ஒரு கால்குலேட்டர் இருக்கு.